வணக்கம் மனோஜ்

வணக்கம் மங்கை ஆஹ் இன்னைக்கு நம்ம விவசாயத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது விவசாயத்தை பத்தி தெரியுமா மகேஷ் ஆஹ் எனக்கு தெரிஞ்சவை நான் சொல்றேன் மங்கை இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம என்னென்ன என்னென்ன பண்றோம் விவசாயத்துல அப்படின்னுட்டு நான் வந்து அதோட முறையைப் பத்தி நான் சொல்லலான்னு இருக்கேன் தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து first first

இது பல தொழில்களுக்கு ஆதாரமாகவும் உள்ளது அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பயிர் பருவங்கள் எப்பப்பெல்லாம் வந்து காலங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பயிர்கள்லாம் வந்து போடறோம் அப்படின்னுட்டு வயல்ல போடறோம் அப்படின்னுட்டு அதைப் பத்தி பேசலாம் சொல்லலாம்ன்னு இருக்கேன் ஆஹ்

கண்டிப்பா மங்கை எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்றேன் அதிகமா நான் பேசமாட்டேன் இதுல விவசாயம் என்பது இந்தியாவோட முதுகெலும்பு மங்கை நம்ம வந்துட்டு விவசாயம் பண்றதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் விவசாயத்துல ஆர்வம் காட்டுறது இல்ல எதுவுமே பண்றது இல்ல எல்லாமே தனக்கு என்னன்னு போயிட்டு இருக்காங்க அதனால விவசாயம் அழிஞ்சு வர சூழல்ல இருக்குது அதைப் பத்தி உங்களோட கருத்து என்ன மங்கை ஆஹ் விவசாயத்தை வந்து அழி அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றீங்க ஆனா வருங்காலத்துல விவசாயம் இல்லாத பொழப்பு வந்து நம்மளால நடத்தவே முடியாது ஆஹ் மகேஷ் நீங்க அதைப் பத்தி என்ன சொல்றீங்க

கோடை பருவம் அடிப்பட்டம் வந்து சம்பா நவரை வந்து ராபிபுரம் கார்த்திகை முறை அடுத்தது மனோஜ் நீங்க கண்டிப்பா மகேஷ் இப்போ நம்ம வந்துட்டு எதைப்பத்தி பேசுறோம்ன்னா விவசாயம் விவசாயம் அழிஞ்சு வர சூழல்ல இருக்குது இன்னொரு பத்து வருடங்களுக்கு பத்து வருடங்களுக்கு அப்புறம் எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே எல்லாருமே இருக்காங்க ஏன்னா தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படி தொழில்நுட்பம் வளர வளர ஒவ்வொரு இனமும் அழிஞ்சிட்டு வருது முன்னாடி ஒரு பறவை இனம் அழிஞ்சிட்டு வந்தது அடுத்தது ஒரு விலங்கின அழிஞ்சிட்டு வந்தது இப்ப மனித இனமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சுட்டு வருது இப்போ நிறைய நிறுவனம் வந்துட்டு

ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் வருங்காலத்துல விவசாயம் வந்து நிறைய பேரு அத எடுத்து நடத்துவாங்கன்னு தோணுது ஏன்னா இப்பல்லாம் வர இளைஞர்லாம் வந்து எந்த அஹ் பங்குல வந்து நம்ம முதலீடு பண்ணா பெரிய அளவுல நம்ம வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்னு பார்க்கும் போது வரிசையா இப்போ ஒண்ணு ஒண்ணா வராங்க உணவுமுறை நம்ம வந்து இந்த கோழி வளர்க்கலாம் இந்த காய்கறி வளர்க்கலாம் அப்படின்னு வர்றாங்க next அடுத்த சந் அந்த அடுத்த இதுக்கு போகப்போறதுன்னா அது விவசாயிகளுக்கு மட்டுமாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ இப்போ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு மூணு பேர் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ப பல ஏக்கரை வந்து குத்தக மாதிரி எடுத்து நெல் சாகுப எல்லாம் பண்றாங்க மகேஷ் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஊர்ல இருக்கா அது மாதிரி உம் இருக்கு மாங்கா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து டெல்டா பகுதிகள்ல வந்து அதிகமா விவசாயம் பண்றாங்க டெல்டா பகுதின்னா தஞ்சாவூரை வந்து டெல்டா பகுதின்னு பிரிக்கவே முடியாது தஞ்சாவூர்ல வந்து இப்ப த தமிழகத்துல வந்து அஹ் உணவுப்பயிர்களும் முக்கியமானது வந்து நெல்லு பயிர் இந்த ரெண்டுமே வந்து பிரிக்க முடியாது அதுவும் தஞ்சாவூர்ல வந்து நெல்லு வந்து விளைச்சல் வந்து ரொம்ப அதிகம் அதனாலதான் வந்து தண்ணி இந்த நெல்லு இதெல்லாம் வந்து நல்லா வளமா இருக்கறதுனாலதான் வந்து தஞ்சாவூரை வந்து டெல்டா பகுதின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மனோஜ் கண்டிப்பா மகேஷ் இப்போ அந்த தண்ணீருக்கே நம்ம பஞ்சம் ஏற்படுற நிலைமைக்கு வருது இப்போ நீங்க குடிக்கிற குளிர்பானம் குளிர்பானத்த எடுத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்துற தண்ணி தான் அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க குளிர்பானம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் தண்ணீர் அதுல இருந்து எடுத்துக்குறாங்க ஆஹ் தாமிரபரணி ஆற்றிலிருந்து இருக்கட்டும் காவிரி ஆறா இருக்கட்டும் பாலாறா இருக்கட்டும் எந்த ஆற்றிலே இருந்தாலும் ஒரு ஊரிலிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா விவசாய பாசனத்துக்கு நீர் இல்லாம போகுது அந் விவசாயத்துக்கு நீர் இல்லாம இருந்தாலும் விவசாயமே சில பேரால பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம ஆளாயிருக்கோம் முன்னாடி எல்லாம் ஆழ்துளை போடுவாங்க அதாவது பத்து அடியிலேயே தண்ணி வரும் பத்தடி தோண்ட தோண்ட தண்ணி வந்துரும் இருபது அடி அதுக்கப்புறம் நூறு அடி இப்போ இருநூறு அடி முந்நூறு அடி தோண்டுனாலே தண்ணி வர மாட்டேங்குது கனிம வளங்கள் குறையிறதுனாலே நீர்வரத்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மங்கை ஆஹ் அப்படி இருக்கிறதுனாலே விவசாயத்துக்கு நீர் பாசனத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பக்கம் ஏற்பட்டுட்டே வருது மங்கை அத பத்தி எப்படி சொ நினைக்கிறீங்க

இப்போ நிறைய இடங்கள்ல வந்து எங்க ஊரை பொறுத்த வரையிலும் குளம் எல்லாம் வந்து வெட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த குளத்தில எல்லாம் அந்த மழைத் தண்ணி அந்த ஆறு தண்ணி எல்லாம் வரும்போது full ஆ ஆக்கிருவாங்க ஆனா ஒரு ஒரு ஆள் வந்து இந்த குளத்தை வந்து குத்தகை எடுப்பாங்க அப்போ வந்து அந்த தண்ணி நம்ம எந்த அளவுக்கு குளத்தை வெட்டி அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து உள்ளே சேகரிச்சு வைக்கிறோமோ அத அப்படியே பூமி உள்வாங்கி வெளியிலே விடும் ஆஹ் இப்போ வந்து எல்லாரும் சிமெண்ட் கட்டை அப்படின்னுதான் கட்டுறாங்க அதெல்லாம் இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணி வந்து நீருக்கு வந்து அடி நிலத்தடிக்கு போயிடும் அது கீழே போகாம நம்ம வந்து அத waste பண்றோம் அவ்வளவுதான்

அப்புறம் பச்சை பயிறு உளுந்து அப்புறம் வந்து குதிரைவாலின்னுட்டு நிறைய வந்து பயிரிடுறாங்க அது இல்லாம வந்து சாகுபடிக்கு வந்து நீர் இருப்பை கொண்டு விவசாய முறைகளை வந்து பிரிக்கிறாங்க என்னனாலாம் வந்து ஈர வேளாண்மை உலர் வேளாண்மை நீர்ப்பாசன விவசாயம் எல்லாம் வந்து மூன்று வகையா பிரிக்கிறாங்க இத பொறுத்துதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த நீர் பற்றாக்குறைன்னு சொல்றாங்கல்ல விவசாயத்துக்கு இத பொறுத்துதான் வந்து விவசாயமே பண்றாங்க மனோஜ் நீங்க கண்டிப்பா மகேஷ் நீங்க சொன்னது நீர் பற்றாக்குறையிலதான் விவசாயமே பண்றாங்க அப்படின்கறப்போ நீர் பற்றாக்குறையால விவசாயம் என்றும் மகசூல் அதிகமா ஈட்ட முடியாது அதனால மகசூல் குறைய குறைய வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம வந்துட்டு சில குளிர் பானங்களை தவிர்த்தாலே நமக்கு நீர்வரத்து அதிகமாகும் அதாவது நீங்க மழைக்காலத்துல தண்ணீர் சேமிக்கணும் அப்படின்றீங்க அப்ப கோடை காலத்துல அந்த மழைநீர் சேமிச்சுதான் இருக்கு இப்ப சிமெண்ட் கட்டை கட்டுறாங்க அதனால தண்ணி சேமிக்க முடியலன்றீங்க அந்த சிமெண்ட் கட்டை கட்டுறதுனால நமக்கு அதிக பயன் இருக்குது இப்போ ஒரு வீட்டுல நீங்க போயிட்டு ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சிருக்கேன் பாருங்க அந்த இடத்துல ஒரு தட்டை கட்டி அந்த மழைநீரை அங்க சேகரிக்கிறீங்க நமக்கு எப்ப எப்ப எல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அப்பப்ப எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எங்க ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா side ல road போடுறப்பயே side ல ஒரு வாய்க்கால்ட்ட ஒரு கட்டை கட்டி வச்சிருவாங்க அது எல்லா அந்த வாய்க்கால் எல்லாமே ஒரே இடத்துல போயிட்டு

தேவை அதிகமாக தேவைப்படும் அப்ப வந்து நம்ம தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது மங்கை அதனால சிமெண்ட் கட்டை கட்டுறது நமக்கு தப்பு இல்ல புரியுதுங்களா மங்கை அட லூசு மகேஷ் நான் வந்து அத சொல்லல sorry மனோஜ் என்னன்னா நான் சொன்ன சிமெண்ட் கட்டை வேற நீங்க சொல்ற சிமெண்ட் சிமெண்ட் கட்டை வேற இப்போ நம்ம தெருவுல நடக்குறோம் அப்படின்னா வாசப்படி வரையிலுமே சிமெண்ட் கட்டை கட்டி வச்சு என்ன சொல்றது மண்ணுல கா கால் படாம நடக்குறாங்கல்ல அது சொல்றேன் தேவையில்லாத இடங்கள்ல சிமெண்ட் கட்டை கட்டுறது நீங்க ஒண்ணு யோசிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க அது வேற தண்ணி ஓடும்போது அந்த தண்ணி வந்து நம்ம இப்ப நம்ம தெருவுலயே வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அளவுக்கு வந்து சிமெண்ட் கட்ட கட்டலாம் நடந்து போற பாதையில அதிகமா கட்டுன போது என்ன ஆகுது ஆஹ் ரொம்பவும் அப்படியே அடைச்ச மாதிரி கட்டி வச்சிடுறாங்களா தண்ணி போறதுக்கு பாதை இல்ல மண்ணா இருந்தாலும் உறிஞ்சிக்கும் சிமெண்ட் கட்டை உறிஞ்சிக்கா வச்சிக்க போது அத சொன்னேங்க சரி okay மகேஷ் நீங்க சொல்லுங்க ஆஹ் correct தான் மங்கை ஏன்னா வந்து இப்ப கட்ட சிமெண்ட் கட்ட கட்டறது தப்பு கிடையாது ஏன்னா வந்து இப்ப இந்த மழைநீரை சேகரிக்கிறதுக்காக வந்து சிமெண்ட் கட்டை கட்டலாம் சேகரிச்சு வந்து விவசாயத்தை பயன்படுத்தலாம் அத குடிநீருக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா வந்து தேவையில்லாத இடத்துல வந்து சிமெண்ட் கட்டை கட்டுறது வந்து அது தவறான விஷயம் ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து மூணு வகையா வந்து சொல்றாங்க விவசாயம் எதனால பாதிக்கப்படுதுன்னா பாதிக்குது பயிர்கள்லாம் வந்து வீணா போறதுக்கு வந்து மூணு வகையா சொல்றாங்க என்னன்னா வந்து உடல் சமூகம் மற்றும் பொருளாதார காரணிகள் இந்த மூணாலதான் வந்து விவசாயமே வந்து வீணா போகுது உம் மனோஜ் நீங்க